ஒஹ் இப்ப நீ election ல நிக்கிறன்னா நீ நூறு ரூபாய் கொடுத்து நீ form வாங்கணுமா?

வாங்கி அதுக்கப்புறம் வந்து poster எல்லாமே நீதான் அடிச்சுக்கணும். ஒஹ் poster அடிச்சு வேற college க்குள்ள ஒட்டுவீங்களா?

இன்னும் பயங்கரமா இருக்கும் போல இருக்கு இந்த வெளிநாட்டுல இல்ல election இந்த game விளையாடியிருக்கியா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

அந்த மாதிரி பண்ணனும் நாங்கன்னு எங்க class ல ஒருத்த நிக்கிறான் ஒரு பையன்.

அஹ் உம் அந்த water doctor எல்லாம் இருக்கும்ல poster எல்லாம் கிழிச்சு கிழிச்சு போட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க?

அப்படி எல்லாம் கிழிக்கக் கூடாது. கிழிச்சா இது எப்பிடி தெரியாமதான கிழிப்பாங்க எல்லா camera ஓடற மாதிரியே பேசற உங்க college ல

உம்

van இருக்கும்ல van வெளில இல்லாம உள்ள போயும் ஒட்டினோம்

உள்ள ஒட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து ஓ college van லாம் ஒட்டலாமா

ஆஹ்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

விழுந்தடிச்சு போய் பார்த்தா எங்களுக்கு juniors senior எல்லாம் இருப்பாங்க இல்லை? நாங்க ஒட்டுனதுக்கு பக்கத்துலேயே office

அதுக்கு மேல ஒட்டிருக்கானுங்க அதுக்~ அதுக்கு மேலயே ஒட்டக்கூடாதா?

அது rules ஆ

அஹ் ஓஹ் உங்களைப் பாத்து உங்களை follow பண்ணி ஒட்டிட்டானுங்கடா அவனுங்க எல்லாம். ஆமாண்டா van ல நாங்க வந்து ஒரு van ல உள்ள ஒட்டினோம் இந்த van ல வெளிய ஒட்டினோம்டா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

அது full ஆ ஒட்டிவெச்ருக்கானுங்க எப்படி தெரியுமா? poster மட்டும் photo போட்டிருக்கும்

வேனுக்கு அந்த bus க்கு முன்னாடிதான்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 என் friend ஓ சின்ன poster தான் A4 size size க்கு அப்ப poster ல நீங்க போடலையா? A4 sheet ல கடையில கொடுத்து print போட்டீங்களா?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

பெரிய sheet ல photo பிடிச்சி vote for அப்படின்னு சொல்லி edit எல்லாம் பண்ணி போட்டிருந்தானுங்க உன் friend க்கு மனம் வெறுக்கலையா friend க்கு வந்து அவன் என்னமோ பண்ணட்டும்டா பண்ணட்டும்டா பேச்சுத்திறமை என்கிட்ட இருக்கு. நான் பேசிக்கிறேன்டா.

ஆஹ் உன் உன் இது net cut ஆகுற மாதிரி சத்தம் வருது உன்னோடது

அது என்ன problem ன்னு தெரியலே.

இருக்கறதுலயே height height ஆன இடத்திலே எல்லாம் ஒட்டி ஒட்டி வச்சிருந்தாங்க தெரியுமா? அது பிரச்சனை எப்பிடிருந்தாலும் ஓட்டுப்போடறவன் அவன் friend க்கு தான் போடப்போறான் இல்லை senior ஏய் எப்படி தெரியுமா? ஒரு post க்கு மொத்தம் நாலு பேர் நிக்கறாங்க.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

காசெல்லாம் குடுக்க முடியாதுடா.

அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதுவும் ஒரு ஒரு வருஷத்துக்கு தான்டா நீ இருக்க முடியும் ஆமா அப்ப waste தான இதே ஆட்சினா கூட அஞ்சு வருஷம் இருக்கும் பாத்துக்கோ அஞ்சு வருஷத்துல அழகா சொரண்டிட்டு போயிறலாம் இதுல சொரண்டவும் முடியாது

waste தான்

ஏன் feel பண்ணிட்டு இருக்கான் ஒரு மாதிரி stress ஆ இருக்குடா

இவன் எப்படின்னா எல்லா class க்கும் போயி half an hour மத்தவங்க எல்லாம் அஹ் ரெண்டு நிமிஷம்தான் பேசுவாங்க.

ஆஹ் அஹ் எத்தன நாள் நடக்கும் இந்த மாதிரி?

ஒரு class class ஆ போய் ஓட்டு வாங்கி நாலு நாள். மொத்தம் எத்தன ஓட்டு senior class க்கும் போவாங்களா?

ஒஹ் senior junior ல கலந்து தான் posting ஆ

இப்ப senior உம் அதே posting ல நின்னுக்கலாம் junior உம் அதே posting நின்னுக்கலாம். ஆமா எங்க எங்க அடுத்த senior நின்னுக்கலாம் உம் அப்ப எந்த class ல அதிக student இருக்காங்களா அவர்களுக்குத்தான்டா இது கிடைக்கும்

எங்களுக்கு மேல ஒரு senior இருக்கான்ல அவனும் நாங்களும் ஒரு post க்கு நிற்போம் சரியா?

அந்த senior வந்து வேற post க்கு நிப்பான்

அதான்டா எவனுக்கு friends அதிகமோ அவன்தான்டா ஜெயிப்பான். ஆமா. அஹ் எங்~ எங்க class friends தான் friends கொஞ்சம் அதிகம் ஏன்னா juniors லயும் நிறைய பேரு தெரியும்

இவனை பத்திதானே எல்லாத்துக்குமே தெரியும். தெரிஞ்ச பையன் மத்தவங்கெல்லாம் இருக்காங்கல்ல? மத்தவங்கெல்லாம் election அப்ப பேசறாங்கடா தெரியுமா அஹ் ஹம் அதுக்கு முன்னாடி வரைக்கும் கண்டுக்க மாட்டானுங்க நீ யாரோ நான் யாரோ என்ற மாதிரியிருக்கும்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

அப்பிடித்தான் பேசுவானுங்க நான்லாம் என் friend காக போய் எவன்கிட்டயும் vote உ கேக்கல

சும்மா அவன் கூட போய் நின்னு ஒவ்வொரு class ஆ நின்னுட்டு இருந்தேன். பேசிட்டு இருந்தேன். சும்மா இந்த பசங்க கிட்ட

போயிட்டே நல்லாதான் இருந்துச்சு

ஒவ்வொரு complaint லாம் அப்பவே சரி பண்ணிற மாதிரிதான் இருந்துச்சி ஆஹ் என்ன complaint உ class ஆ clean பண்றதே இல்ல அப்படின்னு சொன்னாங்களா?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

நீங்களே தொ~ தொடர்ந்து நாங்க கூட்டறோம் அப்படிங்கற அப்படிங்கற மாதிரி ready ஆயிட்டிங்களா?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

வந்து

அதுக்கப்புறம் அப்படியே பேசினோம். உம் என்னென்ன பேசுனீங்க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

interact பண்ண வைக்கலாம் அப்படின்னு. color dress எத்தன நாள் போட்டுக்கலாம் வாரத்துக்கு? color dress யே போடக் கூடாது only one day friday மட்டும். weekly once ஆ இப்பதான் color dress யே போட விடமாட்டாங்கன்னு ஆரம்பிச்சா அப்புறம் weekly once ன்ற.

இப்படி எல்லாம் சொல்லணும் அஹ் அஹ் ஆப்படிச்சிட போறாங்க ஆஹ் இதோட கொஞ்சம் ஆஹ் பாத்து பேசு ஆப்பு வச்சிடுவாங்க

நீங்க ஏன் செய்யல அப்படின்னு கேப்பாங்க ஆமா செய்யணும்ல அவன் சொன்னதெல்லாம்.

free period மாதிரி வச்சு PT மாதிரி பண்ணலாம் அப்படின்னு

அதெப்படி நீங்க என்ன பேசுறீங்கன்னு ஓட்டு கேட்டுட்டு இருப்பாங்களா? அஹ் அதான் நாங்க junior class க்கு போய் பேசுவோம் இல்ல?

எல்லா class க்கும் போய், பேசுவோம் இல்ல? எல்லா class க்கும் ஒரு spy வெச்சுக்கறது spy எல்லாம் இல்லைடா அவங்க ஆளு அந்த மாதிரி இருப்பாங்க.

அது spy இல்லடா அவங்க ஆளு spy யிடா அவுங்களாம் அதான் டா அவுங்க ஆளு எதுக்கு? spy வேலதானே பார்த்துட்டு இருக்காங்க spy spy னா appointment பண்ணதுதாண்டா spy ஆஹ் அஹ் அதான்டா அவங்க ஆளா spy ஆ appointment பண்ணிட்டாங்க.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

அந்த வேலையை பண்ணதுக்காக வேண்டியே அவங்க ஆளாயிருந்தாங்கனாத spy

அஹ் ஹம் spy தான் அதான் அந்த வேலைய பண்றதுக்கவேண்டிதான் இப்ப அவங்க ஆளாயிட்டாங்க

spy யெல்லாம் இல்லை. அவங்க சொல்லுவாங்க மச்சி எங்களை எங்க class க்கே வந்து சொல்லிட்டு போவாங்க. இதுல, என் friend வந்து, கீழே டா junior class ல இருந்து secretary post க்கு வந்து மூணு class முடிச்சாங்க சரியா?